அந்த எடத்துல வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒன்னு வச்சுருக்காங்க.

அந்த சைடு ரேக்குல நறைய புக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க.

டேபிள் மேல நெறைய புக்ஸ் வெச்சிருக்காங்க.

டேபிள் மேல பாட்டில்ஸ் இருக்கு பிளேட்ருக்கு .

முன்னாடி ஒரு பிளாக் கலர் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க.

இங்க வந்து நெறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வெச்சிருக்காங்க.

ஒரு பாட்டில் ஒன்னு இருக்கு. ஒரு ஃபேன் ஒன்னு இருக்கு.

இது வந்து ஒரு கட. இங்க வந்து வாழப்பழம் வச்சிருக்காங்க. அது வந்து பழுக்காம இருக்கு கொஞ்சோ பழுத்துருக்கு.

ஃப்ரீஸர்ல வந்து ஃப்ரூட்டி அதுக்கப்புரோ நெறையா ஜூஸ் ஐட்டம்ஸ் கார்பனேட்டட் ஜூஸ் அந்த மாதிரிலா நெறையா வச்சிருக்காங்க சாக்லேட்ஸ் வெச்சுருக்காங்க.

ஒரு டேபிள் மேல வந்து பாட்டில் இருக்கு.

பிளாக் கலர் சேர்ஸ் இருக்கு வைட் கலர் ஸ்டீல் சேர்ஸ் இருக்கு.

இங்க வந்து முன்னாடி ரேக்ல வந்து நெறயா காய்கறி வந்து வச்சிருக்காங்க.

பர்ப்பில் கலர் கார் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க.

டேபிள் மேல வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க.

நெறையா ஸ்போர்ட்ஸ் பர்சென்ஸ் வந்து உக்காந்து பாத்துட்ருக்காங்க.

ரெட் கலர் டீ_ஷர்ட் போட்டுருக்காங்க.

இது பாக்க ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு.

இது பாக்க எதோ ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கு.

இது வந்து பாக்குறக்கு ஒரு பார்க் மாதிரி இருக்கு.

இது வந்து பாக்கறக்கு ஒரு மாஸ்க் மாரி இருக்கு.

அப்றோ இந்த கடையோட டோர் வந்து கிளாஸ்னால ஆய்டிருக்கு.

முன்னாடி நெறையா பேர் வந்து நின்னுட்ருக்காங்க.

இது வந்து பாக்குறக்கு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரியு இருக்கு ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரியு இருக்கு.

இங்க வந்து ப்ளூ கலர் சேர்சு பிளாக் கலர் ஷேர் இருக்கு.

முன்னாடி வந்து ஒரு வயிட் கலர் ஷெர்ட் போட்ட பைய வந்து பெயின்டிங் பண்ட்ருக்கா.

கலர் பென்சில்ஸ் வச்சிருக்காங்க சார்ட்ஸ் வச்சிருக்காங்க.

அப்றோம் கிரீன் கலர்ல ஆட்டோ வந்து இருக்கு.

இது வந்து காமனா ஒரு ரோடு முன்னாடி உள்ள ஒரு கட முன்னாடி ஒருத்தர் நின்ட்ருக்காரு.

கிரீன் கலர் வைட் கலர் ஆரஞ்சு கலர் பலூன்ஸ் வந்து வச்சுருக்காங்க.

நெறைய கலர் கலரா ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க.

இது வந்து அடுக்குமாடி வீடு எல்லா கெடையாது ஒரே ஒரு வீடு ஒரு வீடு தான் அப்புறோ மேல ஒரு மாடி மட்டுருக்குது.

உள்ள வந்து ஒருத்தர் உக்காந்துருக்காங்க மிச்ச ரெண்டு பேர் வந்து நின்னுட்ருக்காங்க.

நெறையா ஆன்ட்டிஸ் வந்து சுத்தி நின்னுட்டுருக்காங்க.

முன்னாடி வந்து ஒரு சுத்தியல் வச்சிருக்காங்க அந்த சுத்தியல் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இது வந்து ஏதோ கொலு பூஜை மாறி இருக்குது. அப்புறம் நெறைய இது வந்து வச்சிருக்காங்க. வீட்டல கும்புடு வாங்க போல.

அதுக்கப்ரோ நெறைய சாமி சாமி கலசத்துல என்னமோ என்மோ வெச்சுருக்காங்க அதுக்கப்ரோ தேங்கா வெச்சு பூஜ பண்ணிருக்காங்க.

பெருமாள் போட்டோ வச்சிருக்காங்க தென் அம்மா பையன்னாட்ருக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பிங்க் கலர் கட்டைன் ஒன்னு ப்ளூ கலர் கட்டைன் ஒன்னு இருக்கு.

இது வந்து ஒரு கேக்கோட பிச்சர் .

கேட்பரி சாக்லேட்ஸ் வச்சு டெகரேட் பண்ணிருக்காங்க.

இது வந்து எதோ ஒரு வீடு கட்ராங்க எதோ ஒரு வேல நடக்குது இது ஒரு பில்டிங் கட்டிட்டிருக்காங்க.

வைட் கலர் கார்ஸ் வந்து நறைய இருக்கு.

இது வந்து பாக்க ஒரு சின்ன மளி கட மாரி இருக்கு.

இது ஏதோ ஒரு கோயிலாட்ருக்குது கோபுர கோபுரந் தெரியிது.

கிரீன் கலர் போர்டுல ஒயிட் கலர்ல ஓப்பன் ஜிம்னு எழுதிருக்கு.

இந்த சைடு வந்து ஒரு மரம் இருக்கு மாட்றுக்குது நெறைய பில்டிங் ஐ மீன் ஒரே பில்டிங்ல நெறைய ரூம்ஸ் இருக்குது.